ஆஹ் வந்து குடுக்கறேன்னாங்கடி monitor repair க்கு குடுத்துட்டேன் அது எதோ chip போயிருச்சுன்னாங்க அதுக்கு ஒரு thousand to two thousand ஆச்சுன்னாரு சரி இது சரி ஆயிடுச்சாம் இன்னும் வீட்டுக்கு வரல system அவங்க இன்னும் எனக்கு delivery பண்ணல ஆனா சரி ஆயிடுச்சாம் சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்களாம் but கூப்பிட்டு கூப்பிடுறேன் நீ அதுக்கு அப்புறம் system தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அது okay ஆனால் சரி பண்ணியாச்சு அதை இன்னும் நான் one year ஆச்சுல on பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து நான் தொடவே இல்லை கேட்டாங்க work பண்றயான்னு அதுக்கப்புறம் நான் இவனை வச்சு எங்க drawing போடுறதுன்னு விட்டுட்டேன் இல்லைன்னா அதை on பண்ணி இருப்பேன் on பண்ணி இருந்தான்னா mostly அது போயிருக்காது on பண்ணாதனால அந்த chip போயிருச்சாம் உள்ள நீ ஒரு drawing போட்டு குடுத்துட்டு இருந்தல்ல voice break ஆகுது ஆமா

எனக்கு ஒண்ணுமே கேக்கல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

அதைத்தான் கேட்டேன் மறுபடியும் கொடுங்க நான் அதையவே வேணா பண்றேன் அண்ணாட்ட சொல்லுன்னேன்

அது வந்து அப்போ அவருக்கு time இல்லைங்கறதுனால உனக்கு சொல்லிக் கொடுத்து போட்டாரு எனக்கு அவரு சொல்லிக் கொடுத்து நான் போட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுவும் இல்லாம அவங்க sudden sudden ஆ கூப்பிடுவாங்க கோக்கி உங்க காலையிலேயே எங்கேயாவது போய் கூப்பிடுவாங்க இல்லைன்னா நடுவுல இப்படி மத்தியானத்துல போய் site க்கு போயிட்டு எனக்கு call பண்ணுவாங்க இந்த point எங்க இருக்கு இது எங்க வரும் திடீர்னு திடீர்னு கூப்பிடுவாங்க ஆஹ் அந்த drawing வந்து அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் on பண்ணி இருக்கு இங்கிருந்து இது இவ்வளவு measurement வரும் ஆஹ் இங்கதான் இது இருக்கு இது இந்த அளவுல இருக்கு நான் கேட்டால் பார்த்து சொல்லணும் அதனால அது ஸ்ரீசாய் இருந்தா அது கொஞ்சம் பெருசா இருந்தால் ஏதோ மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் பிச்சு போட்டுடுவான்டி இவன், இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அதுக்கு அதனால அதுவும் வேணான்டாரு அதுவும் இல்லாம அண்ணாவே போட்டுக்கிறாரு ஒரு five minutes ல அதை போட்டிருவாருடி அதனால இப்ப அது வேணாம் அப்படின்னாரு ஆஹ் நானும் அதை விட்டு actual ஆ அதை கேட்டேன் அது நல்லா இருக்கும் ஆனா அது மண்டையை பிச்சுக்கும் ஆனா போட்டு முடிச்சா அப்பாடி எனக்கு EG யே வராது இல்லை கோக்கிமா சொன்னேன் எனக்கு EG ஏ வராது நீ வராது வராதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான்டி அதனாலேயே வேணும்னே அத கத்துக்கிட்டேன் auto cad போட்டேன் என்னை கிண்டல் பண்ணாரு அதை கத்துக்கிறேன்னு சொன்னப்பவே திட்டுனாரு உனக்குத்தான் drawing வராது EG யு உனக்கு வராது நீ எப்படி இதை போடுவ உனக்கு அது வரவே வராது தேவையில்லாத வேலை செய்யாதே அப்படின்னாரு நான் சொன்னேன் நீ சொன்னதுக்காகவே நான் அதை கத்துக்கிட்டு போட்டேன் இல்ல நீ எனக்கு வராதுன்னு சொல்லாதே நான் வேணும்னே அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னேன் அதே மாதிரியே அதை செஞ்சுட்டேன் இப்பயும் நான் ஏதாவது செய்யணும் அப்பதான் எனக்கு satisfied ஆ இருக்கும் இல்ல அபி அண்ணா வந்து உனக்கு இது வராதுன்னு சொல்ல சொல்லு அது நீ ஒரு effort போட்டு படிச்சு முடிச்சிடு

இல்லடி அண்ணாவை உனக்கு ஏதாவது இது வராதுன்னு சொல்லி சொல்ல சொல்லு அதை நீ effort போட்டு முடிச்சிருன்றேன் ஆமா அவரு ஏதாவது சொல்லுவாரு சொன்னா அப்புறம் எனக்கு அதை எதாவது ரொம்ப இதா பண்ணுவேன் அவர் இன்னும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு அவரு எதுவும் செய்யாம அவரு இப்ப சொல்லி வச்சிருக்காரு அவங்க friends கிட்ட நான் work from home பண்ணிட்டு இருந்தே அமேசான்து என்னமோ சொன்னாரு எதாவது இருந்தா சொல்றேன்னா அவங்க friend யாரோ பண்றாங்களாம்

நான் அன்னைக்கு ஒரு status வைச்சேன் நீ பார்த்தியான்னு தெரியலே பார்த்தியாடி

அந்த எதிர்நீச்சல் நம்மதான் serial ஏ பாக்கறது இல்லையா எதிர்நீச்சல்ல ஒரு dialogue சொல்லுவான்

அவன் என்ன ஆஹ் காலையில எந்திரிச்சா coffee, tea, tiffin னு மறுபடியும் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும் மறுபடியும் மதியானத்துக்கு சமைக்கணும் night க்கு சமைக்கணும்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 அதைப் பார்த்துட்டு mummy யோட owner வந்து mummy ட்ட கேட்டிருக்காங்க ஏன் உங்க பிள்ளை feeling ஆவே வைக்குது அப்படின்னு உங்க பொண்ணு பயங்கரமா status வச்சிருக்காப்புல அப்படின்னாங்களாம் அப்புறம் இவரு பார்த்துட்டு அதை பார்த்துட்டுதான் மறுபடியும் online class க்கே சொன்னாரோன்னு எனக்கு தெரியல அது எனக்கு புடிக்கலை எனக்கு முதல்ல இந்த வேலை செய்யறதே பிடிக்கலை கோக்கிமா ஆஹ் போதும் அதையுமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல

நம்ம first money earn பண்ணணும் money earn பண்ணிட்டு இந்த வீட்டு வேலையில ஒரு வேலையே இல்லைல்ல ஆமா

ஆமா வேலையும் இல்ல அதுவும் இல்லாம நம்ம ஆள் கூட நான் அதான் சொன்னேன் நான் சம்பாரிக்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய இதாவே இருக்காது நான் பாத்திரம் கழுவுறதுக்கோ இல்லைன்னா எங்க ஆள் நான் at least ஒரு thousand two thousand குடுத்தா ஆள் வருவாங்க நம்ம full fledged ஆ வந்து work பண்ணலாம் நம்மளுக்கு money தான் earn பண்ணனும் நம்மளுக்கு அப்பதான் mind relax ஆ இருக்கும் இந்த வீட்டு வேலையே செஞ்சுட்டு அப்படியே கடுப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வீட்டு வேலையே செய்யறது mummy அப்பவே என்னை ஓட்டிட்டு இருந்தாங்களே உனக்கு தெரியுமான்னு தெரியலே mummy கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க daily காலையில ஒரு ஒரு one month க்கு இதை காலையில daily ஆறு மணிக்கு எந்திரி எல்லா வேலையும் செய்யி அதுக்கப்புறம் தூங்கு இதை ஒரு மாசத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுன்னாங்க. ஆமா சொன்னாங்க சொன்னாங்க தெரியும் சொன்னாங்க நான் எதுவும் செய்யவே இல்லையில்ல கோக்கி

ஹம் இப்பையுமே என்னை ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லடி அபி உன்னோட voice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 ஆமா உன் voice எனக்கு கேக்கவே இல்ல இரு வர்றேன் நான் இடத்தை மாத்துறதுனாலையா இருக்கும்

ஆஹ் இப்ப நல்லா கேக்குது ஆஹ் அவன் அழுதான்னு நான் room க்கு போனேன் இல்லை அதான் பிரச்சனை ஏதாவது சாப்பிடறானா அபி தம்பி ஆஹ் fruits சாப்பிடுறானா ஏதாவது ஆஹ் எல்லாமே சாப்பிடுவாண்டா snacks items நீ எதுக்கு கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான் fruits fruits items

apple, orange, grapes அன்னைக்கு சாப்பிட்டான் grapes சாப்பிட்டான் apple, orange, grapes normal அ சாப்பிடுவான்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

பல்லு வந்திடுச்சா

மேல நாலு கீழ நாலு கடவாப்பல்லு மேல ரெண்டு கீழ ரெண்டு அவன்தான் கடிக்கிறான்னு சொல்றேன்லடி அவன் கடிக்கிறான் கோக்கிமா கடவாப்பல்ல வச்சு அதான் நல்லாவே கடிக்கிறானே food எல்லாமே அவனே chew பண்ணி சாப்பிட start பண்ணிட்டான்

கடவாப்பல்லே வந்துருச்சு மேல இரண்டு கீழே இரண்டுன்னாரு அவங்க அப்பா நான் மேல பார்த்தேன் ஆஹ் left right two two வந்துருக்கு கீழேயும் வர start ஆயிருச்சு okay பல்லெல்லாம் வந்துருச்சு ஒரு ten to twelve க்கு மேல வந்திருக்கும் பல்லு அதான் sir கடிச்சு கடிச்சு வைக்கிறாரு பல்லு வந்திரிச்சில்ல கடிக்கிறான் விவசாயம் அப்படீன்னு அப்படீன்னு கேக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ப~ ஞாபகம் வர்றது வந்து என்னன்னா நம்ம எல்லார் மனதிலும் வர்றது வந்துட்டு ஒரு ஒரு acre இடம் இல்லைன்னா ஒரு பத்து cent இடம் ஒரு இருபது cent இடம் இல்லைன்னா ஒரு ஐம்பது cent இடம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய பயிர்களை வித்து பயிர்கள் அந்த மாதிரி பயிர்கள் இல்லைனா ஒரு தோட்டம் தோப்பு அந்த மாதிரிதான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா கண்டிப்பா முந்தைய காலத்துலிலாம் எல்லாம் வந்துட்டு எல்லா பயிர்களுமே வந்துட்டு நம்ம அப்படித்தான் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா வீடுகள்லயும் இருந்தாலும் எல்லா ஊர்கள்லயா இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு பெரிய அளவுல வந்து கொள்முதல் பண்ணி அத வந்துட்டு மத்த ஊர்களுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒண்ணு கிடைக்கலைனா அத வந்து மத்த ஊர்களுக்கு அனுப்பி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆஹ் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து நம்ம காய்கறிகளை எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா அஹ் விவசாயம் அப்படிங்கறது வந்து இன்னும் இப்ப இந்த கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் நம்ம வந்துட்டு விவசாயம் வந்துட்டு நிறைய இடம் வேணும் பத்து cent இடம் வேணும் ஒரு ஒரு acre இடம் வேணும் அப்டிங்கறதுலா இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து நிறைய அதுவும் வந்துட்டு ரொம்ப சிறு வயதினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அஹ் ரொம்ப அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர்ற ஒரு காரியம் என்னனா வீட்ல அதுவும் பெரியவங்களை விட சின்ன வயதினர்கள் வந்து நிறைய பேர் வந்து பெரியவர்களும் பண்றாங்க ஒரு நடுத்தர வயதினர்களும் இதை செய்யறாங்க இருந்தாலுமே வந்து சிறு வயதினற்கள்கிடையே வந்துட்டு இது ரொம்ப அஹ் போற்றுறதுக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி செய்ற ஒரு செயலாக இருக்கிறது வந்துட்டு என்னன்னா மொட்டை மாடி காய்கறி தோட்டம் நம்ம வீடு வந்து இப்போ இப்போ முந்தைய காலம் மாதிரி இல்லைல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்~ முந்த காலத்திலே வந்துட்டு ஒரு வீடு இருக்கும் வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்கும் நிறைய பயிர் பண்ணாங்க அந்த மாதிரி ஆனா இப்போ எல்லாம் வந்துட்டு எங்க பார்த்தாலுமே வந்து வீடு வீடா நிறைஞ்சிருச்சு நம்ம உலகமே வந்து வீடெல்லாமே நிறைஞ்சிருச்சு எல்லாமே வந்து உலகமயமாயிடுச்சு ஓ~ நிறைய மாற்றங்கள் நிறைய கட்டிடங்கள் நிறைய இடமே இல்லாம போயிருச்சு அப்ப என்ன பண்றது விவசாயம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த விவசாய பிரியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மாடியில வந்துட்டு மாடியில வந்துட்டு மாடித்தோட்டம் அப்படிங்கறது செய்து அதுல வந்து நிறைய பயிர்கள் ஆஹ் வந்து செய்யறாங்க ஆஹ் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் nursery ல இருக்கிற இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் hybrid ஆ hybrid வகையான காய்கறிகள் அதோட செடிகள் கொடிகளை வந்து தயார் பண்றாங்க தயார் செஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அத வந்துட்டு ஆஹ் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாடியிலேயே கூட வந்துட்டு நம்ம விளைவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு அதாவது எப்படின்னா நம்ம இங்க மாடியிலேயே வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாமே வந்துட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அஹ் கீரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒண்ணு ரெண்டெல்லாம் முளைச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதாவது மாடித்தோட்டத்தில போட்டு நம்ம வந்து விளை~ விளைவிச்சு எடுத்துக்கலாம்

இதே மாங்காய் எலுமிச்சம்பழம் போயி நம்ம வந்து பலாப்பழத்தைக் கூட வந்துட்டு மாடிலியே வந்துட்டு அஹ் அஹ் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறதை வந்துட்டு hybrid வர~ வகையான பலாப்பழ செடிகளை வந்து உருவாக்கி அது வந்து ரொம்ப என்ன சொல்றது இந்த நம்மளோட விவசாயத்துறையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய அஹ் முயற்சி பண்ணி அத வந்துட்டு உருவாக்கி அத வந்து நம்ம எல்லாருமே பயனளிக்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி ஆஹ் இது எல்லாமே வந்துட்டு மு~ முந்தைய காலத்துல எல்லாம் பிரச்சனை இல்ல நம்ம வந்து எல்லா பக~ பழ வகைகளும் எல்லா காய்கறிகளுமே வந்துட்டு எல்லாருமே நம்ம பெரிய அள~ அளவுல கிடைச்சிட்டு இருந்தது இப்ப எல்லாம் வந்துட்டு அது ரொம்ப கம்மி அதுவும் நம்ம நகரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான அஹ் மாடித் தோட்டங்கள் வந்து ரொம்ப உபகார பண்~ உபகாரம் பண்ற ஒரு விஷயம் ஏன்னா இத வந்து அஹ் மாடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அஹ் பக்கத்து பக்கத்து பக்கத்து பக்கத்துல நம்ப நம்ம கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வீடா போச்சு ஆஹ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாதான் இடம் அஹ் நகரத்துல வந்துட்டு சொல்லவே வேண்டாம் நம்ம வந்து வண்டிகூட நிறுத்தறதுக்கான இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது எங்க போய் விவசாயம் பண்றது எங்க போய் காய்கறிகளை நம்ம வந்துட்டு காய்கறி செடிகளை வளர்த்திறது எங்க பூச்செடிகளை வளர்த்திறது ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அஹ் blessing அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிகள்ல வந்து நம்ம தோட்டம் அஹ் தோட்டம் வைக்கிறது தோட்டம் வைக்கிறது ஏன்னா மாடித்தோட்டம் அப்படிங்கறது அஹ் நம்ம நகரத்திலே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நகரத்திலே கண்டிப்பா மாடிகள் இல்லாம இல்ல மாடிகள் அப்புறம் நம்ம வீட்டிலே balcony அங்கே அந்த இடங்கள் இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அத வந்து செய்யறாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா குட்டி ஒரு ஒரு அரை~ அரை meter இடம் இருந்தாக் கூட அதிலே வந்துட்டு அஹ் ரெண்டு மூணு நாளு அஹ் நம்ம ஆஹ் plastic bag போட்டு அதுல வந்து நம்ம உரம் போட்டு இந்த தேங்காய் நாரோட சோறு போட்டு அதுல வந்துட்டு நம்ம வேண்டிய நமக்கு வேண்டிய எல்லா வகையான காய்கறிகள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அஹ் மாம்பழம் அஹ் பலாப்பழம் அஹ் சப்போட்டா எல்லாமே வந்துட்டு விளைவிச்சுக்கலாம் விளைவிச்சுக்கலாம் விளைவிச்சிருக்காங்க நானுமே வந்துட்டு அதெல்லாம் செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் எங்க வீட்டு மாடியில வந்துட்டு ஆஹ் இது எல்லாமே செஞ்சிருக்கேன் ஒரு அரை meter ஆஹ் என் பக்கத்து வீட்டுல அரை meter உ balcony ல அவங்க வந்து இது எல்லாமே செஞ்சிருக்காங்க இது எல்லாமே செய்யறாங்க எங்க வீட்டுல வந்து மாடி இருக்கு மாடியில வந்துட்டு நான் வந்து எல்லாமே செய்யறதோட எனக்கு மிச்சம் வர வெள்ளரிக்காய் அஹ் வெள்ளரிக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம், எலுமிச்சம்பழம், தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய் இது எல்லாமே வந்துட்டு செய்யறேன் அதுவும் நம்ம வந்து செயற்~ இயற்கையான உரங்களை வந்து போட்டு செய்யறேன் எப்படின்னா எங்க வீட்டுல மிச்சமாகற அஹ் பழத்தோட அஹ் காய்கறிகளோட அஹ் இந்த கழிவுகளை எல்லாம் உபயோகிச்சு அத வந்துட்டு கொஞ்சம் மண்ல போட்டு வெச்சு ஆஹ் மறுபடியும் இலை இது எல்லாமே நம்ம சாப்பிடற மக்கும் குப்பைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து மண்ணுல போட்டு வெச்சு அதுக்கப்புறமா அத வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறமா எடுத்து உரமா வந்து இந்த செடிகளுக்கு எல்லாம் போட்டு ஆஹ் நான் வந்து எந்த ஒரு ரசாயன பொருட்களையுமே வந்துட்டு உபயோகிச்சு என்னோட மாடியில வந்துட்டு இந்த மாதிரி இத முதல இந்த செடிகளுக்கு வந்து உபயோகிக்கவே கிடையாது இந்த மாதிரி இயற்கையான இயற்கையானன்னா நம்மளோட வீட்டுல இருக்கிற இதையெல்லாம் நம்ம எங்க போய் கொட்டுவோம் அது வந்து நகரப்புறத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல வர்ற அந்த food waste அப்படிங்கறத வந்து எப்படி வந்து dis~ அஹ் வெளியில தள்றது அப்படிங்கறது ஆனா இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முக்காவாசியான என்ன வீட்டுல வர்ற ஆஹ் இந்த மாரி ஆஹ் சாப்பிடற பொருளோட கழிவுகளை எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட மாடி செடிகளுக்கு உபயோகிச்சு மாடியில வந்துட்டு செடிய வ~ செடிகளை வளர்த்தி அதுகளை வந்து இயற்கையான உரங்களும் இதெல்லாமே இயற்கையான உரங்கள் இல்லைங்களா இயற்கையாவே போட்டு நல்ல ஆதாயம் நல்ல என்ன சொல்றது நம்ம வந்து ரசாயனங்கள் உபயோகிக்கானும்ட்டு எல்லாம் இல்லை இந்த மாதிரியான நம்மளோட வீட்டுல இருக்கிற பொருட்கள வச்சே வந்துட்டு நம்மளோட செடிகளுக்கு வந்து நல்ல உரமாக்கி அதுல பார்த்தீங்கன்னா நிறைய கொள்முதல் செஞ்சு நான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு அஹ் வேண்டிய காய்கறிகள் மட்டும் கிடையாதுங்க எங்க வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் போக மிச்சமானதை வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு சின்னச் சின்ன ஒரு சின்ன ஒரு தொழில் ஆஹ் இதா வந்துட்டு நான் எங்க பக்கத்து வீட்டு கடைகள்ல குடுத்து அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வருமானத்தை வந்து இய~ அஹ் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ அந்தோட ஒரு இதுல இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்

ஆஹ் changing phone number agent பேசுறீங்களா? Okay sir. எனக்கு ஒரு new number வேணும் sir. இல்ல sir already use பண்ண number ரு வந்து change பண்றேன் sir.

ஆஹ் எனக்கு வந்து ஒரு கடைசில வந்து zero-zero ன்னு முடியனும் sir. அந்த மாதிரி எதாச்சி ஒரு fancy number இருக்கா sir? Okay sir. அதுக்கு என்னென்ன proof sir தேவ?

Okay sir. எத்தன நாள் கழிச்சி sir அந்த number change பண்ணா activate ஆகும்?

ஆஹ் சொல்லுங்க sir ஆஹ் okay sir note பண்ணிக்கிறேன் sir Okay ங்க sir. Okay ங்க sir.

ஒ okay ங்க sir எனக்கு அந்த மாதிரி fancy number வேணாம் sir. Last ல ரெண்டு number zero அதுக்கப்புறம் ஒரு eight-two-seven-four இந்த மாதிரி ஒரு number ல வேணும் sir.

ஆஹ் two-five seven-zero two-three. ஆஹ் okay ங்க sir. எனக்கு எனக்கு ஜியோக்கு வேணும்ங்க sir.

Okay ங்க sir. எந்தெந்த branch ல sir பண்ணி குடுப்பீங்க?

அதுக்கு என்னென்ன proof sir எடுத்துட்டு வரணும்? Okay ங்க. இது fingering லாம் வைக்கணும்ன்னு சொல்லி சொன்னாங்க sir. அதுக்கு நிறைய procedure இருக்கா sir அத change பண்றதுக்கு?

இல்ல sir ஒரு ரெண்டு number கெடைக்குமா sir?

இல்ல sir கொஞ்சம் வேற number லாம் சொல்ல முடியுமா sir? கொஞ்சம் ஒரு பத்து number சொல்லுங்க, அதிலிருந்து நான் எதாச்சி ஒரு நாலு அஞ்சு number எடுத்துக்குறேன்.

Okay ங்க sir. Okay ங்க sir. Okay ங்க sir.

ஆஹ் இது okay ங்க sir இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு number சொல்லுங்க sir. அப்ப தான் நான் எது okay ன்னு சொல்ல முடியும். ஆஹ் சொல்லுங்க sir. ஆஹ் சொல்லுங்க sir. ஆஹ் okay ங்க sir. Okay ங்க sir.

ஆஹ் okay ங்க sir. ஆனா ஒரே number தான் கடைசில மட்டும் அஞ்சில முடியும். யாரும் track பண்ணலாம் வழி இல்லங்க தான sir

ஆமா sir, நீங்க activate பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம், அந்த number change பண்ணதுக்கு அப்புறம் பண்ணியே தராம, நிறைய பேரு இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அத பத்தி sir, உங்க company ல அது மாதிரிலாம் நடந்துருக்கா? Okay ங்க sir. one week லாம் எடுத்துக்க மாட்டீங்கல sir, ஒரு three days, four days குள்ள பண்ணி முடிச்சிருங்க. Okay ங்க sir sir இன்னைக்கு தான், இன்னைக்கு வந்தா பண்ணி குடுத்திருவீங்களா sir?

ஆஹ் தெரியாதுங்க sir போய் அங்க கேட்டா சொல்வாங்க தானே sir.

Okay ங்க sir. அந்த number ல தான் sir நாங்க வந்து online process க்குலாம் பன்னலாம்ன்ட்டு இருக்கோம் sir இந்த கூகுள் translation.

அதுனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி குடுத்தீங்கனா பரவாலைங்க sir.

ஆஹ் okay sir. கொஞ்சம் quick ஆ பண்ணி குடுங்க sir. அதுக்கு proof லாம் நாங்க நாளைக்கு tomorrow வந்து எடுத்து குடுக்குறேன் sir. ஆஹ்

சீக்கிரம் ஆஹ் okay sir number அ மட்டும் change பண்ணி குடுத்துருங்க sir இந்த number okay ங்க sir, நீங்க சொன்ன அந்த last ட்டு five ல, முடியும்ல sir, அந்த number okay ங்க sir.

இந்தியாவில் கல்வி என்பது அரசுத் துறையாலும் தனியார் துறையாலும் வழங்கப்படுகிறது இவ்விரு துறைகளிலும் வழங்கப்படும் கல்வியின் மீதான கட்டுப்பாடும் நிதி பங்களிப்புகளும் ஒன்றிய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய மூன்று நிலைகளில் இருந்தும் கிடக்கிறது இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு பிரிவுகளின்படி ஆறு முதல் பதினாறு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக வழங்கப்படுகிறது இந்தியாவிலுள்ள பொதுப்பள்ளிகளுக்கு எதிரான தனியார் பள்ளிகளின் விகிதம் ஏழுக்கு ஐந்து என்ற நிலையில் உள்ளது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 குழந்தைகளுக்கு கல்வியறிவைக் கொடுத்ததும் இரண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டில் இந்தியா கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளது இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது நாட்டில் வழங்கப்படும் கல்வி முறையில் ஏற்படும் முன்னேற்றமே முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும் என பல இடங்களில் காட்டப்படுகிறது பெரும்பாலான முன்னேற்றம் குறிப்பாக உயர் கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் நிகழ்வதற்கு பல்வேறு பொது நிறுவனங்களும் காரணமாகும் கடந்த பத்து ஆண்டுகளில் உயர் கல்வி கற்றுவரும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து நிலையாக அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டில் இந்த அதிகரிப்பு விகிதம் மொத்தமாக இரண்டய்~ இருபத்தி நாலு சதவீதம் ஆகும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியின் மூலம் பண்டைய கால இந்தியாவில் உள்ள கல்வி முறைய பற்றி நாம் அறிய முடியும் இடைக்கால மற்றும் நவீன இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சிக்கு பற்றி புரிந்து கொள்ளும் திறமையும் நமக்கு காணப்படுகிறது ஆங்கிலேய ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியை பகுப்பாய் நாம் கண்டறிய முடியும் அறிவு என்பது மனிதனின் மூன்றாவது கண் கல்வி என்பது அறிவுத்திறன்கள் மற்றும் ப~ மதிப்புகளை பெறுதலும் பயிர்மான ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும்